இங்க ரெண்டு ஆம்பளைங்களும் கஸ்டமரு நின்னுட்டு இருக்காங்க.

பிராண்ட்ல பில்லி பிராடுன்னு அட்வர்டைஸ்மென்ட் வச்சிருக்காங்க.

கீழ வைட் கலர் டைல்ஸ் போட்டு இருக்காங்க.

மேல ஒரு கொத்து லைட் போட்ருக்குது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல கர்டைன் மாரி போட்டு ரெண்டு சைடும் கட்டி வச்சிருக்காங்க.

நெறிய மாணவர்கள் மாணவிகள் கவனிச்சுட்டு இருக்காங்க.

இங்கிட்டு டே டெஸ்க் போட்ருக்காங்க பெஞ்ச்சு போட்ருக்காங்க பிரண்ட்ல இருக்கிற டஸ்குல ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு போன் ஒரு லெட்டர் ஒரு புக் இருக்குது.

இந்த பில்டிங் ஓட ரைட் சைடுல ஒரு மரோ ஒன்னு நிக்குது.

அந்த பில்டிங்கு மேல நெறய புல்கள் படுத்து நிக்குது.

இது ஒரு பெரிய பில்டிங் .

இது ஒரு பில்லிடிங்கோட என்ட்ரன்ஸ் .

வெளில ஒரு மேட்டு விரிச்சுருக்காங்க.

ஒரு போர்டு வந்து கெரஞ்சி கீழ கிடக்குது.

அவரது டக் ட்ரேல முட்டை நறைய இருக்குது.

இந்த காரெல்லாம் செட் போட்டு வச்சிருக்காங்க.

கீழ ஒய்ட் கலர் டைல்ஸ் போட்டு௫க்காங்க ஒ௫ டேபிள் ஃபேன் ஒன்னு இருக்குது.